பெஞ்ச்லா போட்டு நல்லா இருக்குது சேர்ல்லா இருக்குது.

செல்ஃப் ஃபுல்லா நெறைய புக் அடிக்கி வச்சிருக்காங்க.

ஒரு அண்ணா நின்னுட்டு ஜெர்கின்ல எதோ எடுத்துட்ருக்காங்க.

அவங்களுக்கு மேல வாட்டர் ஃப்யூரிட் இருக்குது.

இந்த சைடு முன்னாடி சேர் டேபிள்லா போட்ருக்காங்க.

முன்னாடி ஒரு வெள்ள கலர் பேக்ல நறைய பொருள் போட்டு வெச்சிருக்காங்க.

பட்டாணி கடல புலி ஜாம் போட்டு இதுலாம் தொங்க விட்டுருக்காங்க.

இவுங்க பக்கத்துல டோர் க்ளோஸ் பண்ணி இருக்கு.

முன்னாடி ஷட்டர் ரெண்டு சைடு எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிர்க்காங்க.

சிவன் சாமி ஒரு மென் சாமி அம்மன் சாமிலா வச்சிருக்காங்க.

சாமிக்கு பேக் சைடுல ப்ளூ கலர் ஸ்கிரீன் போட்ருக்காங்க.

அதுக்கு பக்கத்துல ஒரு சிக்னல் இருக்கு.

வைட் கலர் கார் டெக்கரேட் பண்ணிருக்கு.

கீழ ஃபுல்லா மரங்களா எல்லாமே இருக்குது.

ஸ்டேஜு மேல நாலு பேர் நின்னு பாடிட்டிருக்காங்க.

லைட் வச்சு ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிருக்காங்க.

அதுக்கு பக்கத்துல ரெண்டு பைக் நிக்கிது.

லாஸ்ட்ல ஒரு பெரிய பஸ் நிக்கிது.

அது சுத்தி பின்னாடி பெரிய பெரிய பில்டிங் நெறையா இருக்குது.

ஒரு அண்ணா ஒரு அக்கா நின்னுட்டுருக்காங்க வேல செஞ்சுட்டுருக்காங்க.

இந்த சைடு சேரு பைலர் எல்லா வச்சிருக்காங்க.

ஒருத்தவங்க ஷேர் மேல ஒக்காந்து ரெஸ்ட் எடுத்துட்ருக்காங்க.

முன்னாடி ஒரு மரம் பாதி வேர் தெரியுற மாறியிருக்கு.

மேலருந்து கீழ சரிவா இருக்க மாரி இருக்கு.